தட்டவும் முடியாது ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில்ல ஒன்றி போன ஒரு விஷயம் தான் news. அதனால நாம எல்லாரும் news வந்து கண்டிப்பா பாக்கணும், கேக்கணும். அதபத்தின விஷயங்களை நம்ம மத்தவங்களுக்கு பகிரணும் அப்படி பகிரத்தின் மூலமா நாமளுக்குளே நாமளுக்குளே நம்ம ஒரு bonding மாரி வச்சுக்கலாம் அதனால நம்மள விட்டு பிரிக்காத அதாவது இப்போ ஓவருத்தரும் cell phone இல்லாம எப்படி இருக்க முடியாதோ அதே மாதிரி அந்த cell phone ல news பாக்காதவங்களும் இருக்க முடியாது ஏன்னா ஒவ்வருத்தவருக்கும் ஒவ்வரு news இருக்கு. Thank you காலநிலை இயற்கைச் சூழ்நிலையின் அடிப்படைக் கூறுகளில் ஒன்றாகும். இதன் நிலத்தோற்றம், மண்வகைகள், இயற்கைத் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களிடையேயும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் உள்ள தர்மபுரி மாவட்டத்தின் ஒரு சிறிய கிராமத்தில், மே மாதம், யுக்தா தன்னுடைய விடுமுறையை தம்பியுடனும், குடும்பத்துடனும் மகிழ்ச்சியாக கொண்டாடிக் கொண்டு இருக்கின்றாள். அவள் எப்பொழுதும் பருத்தியால் ஆன உ~ உடையை அணிகிறாள். அவளுடைய அம்மா கோடைக்காலத்திற்கு ஏற்ற உணவு உணவான கஞ்சி, நீர்மோர், எலுமிச்சைசாறு, தர்பூசணி போன்றவற்றைத் தன் குழந்தைகளுக்கு வழங்குகின்றனர். அதே என்பவர் நியூசிலாந்து நாட்டில் உள்ள ஆக்லாந்து என்னும் நகரத்தில் தன் குடும்பத்துடன் வசிக்கின்றார். அவர் மேல்சட்டையினால், வன்துணியாடை, கை~ கையுறை, காலுறை போன்ற ஆடைகளை அணிந்துள்ளார். அவருடைய அம்மா அவருக்கு, சாண்ட்விச், ஓட்ஸ் உணவு, வஞ்சிரமீன், வடிசாறு போன்ற சூடான உணவு வகைகளை வழங்குதல் வகைகளை அளிக்கின்றார். யுக்தா கிருஸ்துமஸ் விழாவைக் குளிர்காலத்தில், தியா கிருஸ்துமஸ் விழாவைக் கோடைக்காலத்திலும் கொண்டாடுகின்றனர். காரணம் என்ன என்று சிந்தனை செய்வீர்கள். யுக்தா, தியா இருவரும் வெவ்வேறு அரைக் கோளத்தில் வெவ்வேறு வகையான வாழ்க்கை முறை மேற்கொள்கின்றனர். இதற்கு அவ்விடங்களின் வெவ்வேறான வானிலை காரணமாகும் வானிலையும் கால காலநிலையும் மனிதனுடைய செயல்பாடுகள், உணவு வகைகள், ஆடை ஆடை முறைகள், வசிக்கும் வீடு, செய்யும் தொழில்கள், வேளாண்மை, கடல் பயணம், மீன் பிடித்தல், நவீன போக்குவரத்து மற்றும் நாம் விளையாடும் நேரத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒவ்வொருவரும் வானிலை மற்றும் காலநிலைப் பற்றிய அற~ அறிவை பெற்றிருக்கவேண்டும். இப்பாடப்பகுதியில்

வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வளிமண்டலத்தில் நிலவும் சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்றழுத்தம், ஈர்~ ஈரப்பதம், ஈரப்பதம், மழைப்பொழிவு மற்றும் பிற கூறுகளின் தன்மைகளை குறிப்பதாகும். வானிலை குறுகிய காலம் ஒரு ஒரு நாளோ, ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ நடக்க நடக்கக்கூடிய நிகழ்வைக் குறிப்பதாகும். மேலும் இது நேரத்திற்கு நேரம், காலத்திற்கு காலம் ஒரு வருடத்திற்குள்ளாகவே மாறக்கூடியவை மாறக்கூடியது. அஹ் காலையில் வானிலை தெளிவான வானத்துடன் வெப்பமாகவும் மாலை நேரத்தில், மேகமூட்டத்துடன் கூடிய மழையாகவும் இருக்கக்கூடும். இதேபோல் வானிலை குளிர்காலத்தில் குளிராகவும், கோடைக்காலத்தில் வெப்பமாகவும் இருக்கும். நம்மில் சிலர் அடிக்கடி இன்றைய காலநிலை மிகவும் நன்றாக உள்ளது அல்லது மோசமாக உள்ளது என்று கூறுவதைக் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அக்கூற்று தவறானது. அதற்கு பதிலாக இன்றைய வானிலை நன்றாக உள்ளது அல்லது மோசமாக உள்ளது உள்ளது என்று கூற வேண்டும். தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளர்கள் இன்றைய வானிலை அறிக்கை என்று கூறுகிறார்கள். ஆனால் கால நிலை அறிக்கை என்று கூறுவதில்லை. எடுத்துக் காட்டு இன்றைய மட்டைப்பந்து விளையாட்டு மோசமான மோசமான வானிலையின் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. காலநிலை காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளாக~ நாளைய வானிலை சராசரியைக் குறிப்பிட்டு குறிப்பதாகும். இது வளி மண்டலத்தின் வானிலைக் கூறுகளின் சராசரி தன்மையின் நீண்ட காலத்திற்கு அதாவது முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு கணக்கிட்டுக் கூறுவதாகும். காலநிலையின் கூறுகளும் மற்றும் வானிலையின் கூறுகளும் ஒன்றே ஆகும். வானிலையைப் போன்று காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது அல்ல. வானிலை மற்றும் காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகள் சூரியக்கதிர்களின் படுகோணம், சூரிய ஒளிப்ப~ ஒளிப்படும் நேரம், உயரம், நிலம் மற்றும் நீர் பரவல், அமைவிடம், மலைத்தொடர்களின் திசை அமைவு, காற்றழுத்தம், காற்று மற்றும் கடல் நீ~ நீரோட்டம் போன்றவை ஓரிடத்தின் பகுதியின் பிரதேசத்தின் காலநிலையும், வானிலையும் தீர்~ தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாகும். வளியியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவாகும்.

சுற்றி பகுதிகளில் சூரியக்கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் அங்கு காலநிலையானது மிகவும் வெப்பமுடையதாகவும், குளிர் குளிர்காலமே இல்லாததாகவும் உள்ளது. வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களே நீரோட்டத்திற்கு, காற்றோட்டத்திற்கும் காரணமாக உள்ளன. வெப்பக்காற்று மண்டல~ மண்டலத்தில் வளிமண்டலத்தில் மேல் நோக்கிச் செல்வதால் அவ்விடத்தில் காற்றழுத்தம் குறைவாக உள்ளது. அதனால் குளிர் குளிர்காற்று புவிக்கு அருகில் தங்கிவிடுகின்றன. செயல்பாடு உயரம், நிலப்பரவல், நீர்நிலைகள், ம~ மலையமைவு, காற்றழுத்தம், காற்று மற்றும் கடல் நீரோட்டம் எவ்வாறு வானிலையையும், கால நிலையையும் பாதிக்கின்றன என்பதை உன் வகுப்பில் கலந்துரையாடுக. வானிலை மற்றும் காலநிலையின் முக்கியக்கூறுகள் வெப்பநிலை, மழை வீ மழை வீழ்ச்சி, காற்றழுத்தம், ஈரப்பதம் மற்றும் காற்று ஆகியவை வானிலை மற்றும் காலநிலையின் முக்கியக் கூறுகளாகும். வெப்ப நிலை, வெப்ப நிலை என்பது, வானிலை மற்றும் காலநிலையின் முக்கியமான கூறு ஆகும். புவியும் அதன் வளி மண்டலமும் சூரியனின் வெப்ப கதிர்வீசலால் வெப்பம் அடைகின்றன. வெப்ப நிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும். காற்றிலுள்ள வெப்பமானது சூரிய கதிர்வீசலால் மட்டுமின்றி வளிமண்~ வளிமண்டல நிறையையும் சிறிதளவு சார்ந்துள்ளது. வெப்பமானது புவியை வந்தடையும் கதிர்வீச்சின் காலத்தைப் பொறுத்தும் புவி வெப்பகதிர்களின் அளவை பொறுத்தும் வெப்பம் இடத்திற்கு இடம் மாறும். மாறுபடுகிறது. இதற்கு காரணம் புவியின் இயக்கங்கள், தன்சுழற்சி, சூரியனை வலம் வருதல் மற்றும் புவி அச்சின் சாய்வுத் தன்மை ஆகியவையாகும். வெப்ப நிலை, ஈரப்பதத்தின் அளவு, ஆவி ஆவியாதல், திரவமாதல், மழைப்பொழிவு ஆகியவற்றின் அளவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சூரிய கதிர்வீச்சுகளிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் மூன்று வழிமுறைகளில் புவியை வந்தடைகிறது. அவை வெப்ப கதிர் வீச்சு, வெப்பக் கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம் ஆகும். புவியின் வளிமண்டலம் ஆகும். சூரி~ சூரிய கதிர்வீச்சுகளை விட புவி கதிர்வீச்சுகளால் தான் அதிக வெப்பம் அடைகிறது. வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. வெப்பம் மாறும் மண்டலத்தில், வெப்பநிலையானது ஆயிரம் meter உயரத்திற்கு ஆறு புள்ளி அஞ்சு degree celsius என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இதனை வெப்ப குறைவு வீதம் என்று அழைப்பர்.

மண் ஆகியவை வெப்பப்பரவலை பாதிக்கும் முக்கியகாரணிகளாகும். நிலவரைபட~ நிலவரைபடங்களில் வானிலைக் கூறும் பரவலைச் சம அளவுக் கோட்~ கோட்டு வரைபடம் காண்பிக்கப்படுகிறது. சம அளவுக் கோடு என்பது சம அளவுள்ள இடங்களை இ~ இணைப்பதாகும். இக்கோடுகளின் வானிலைக் கூறுகையில் அடிப்படையில் கொண்டு அளவுக்கோடுகள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. ஐசோதெர்ம், சமவெப்பக் கோடு, ஐசோக்ரைம், சராசரி வெப்பநிலைக்கோடு, ஐசோகெல், சம சூரிய வெளிச்சக் கோடு, ஐசெல்லோபார், சம காற்றழுத்த மா~ மாறுபாட்டுக் கோடு, ஐசோபார், காற்று கோடு, ஐசோஹைட்ஸ், ஐசோஹைட்ஸ், சம மழையளவுக் கோடு, வெப்பநிலையை அள~ அளவிடுதல் வெப்பநிலையை அளவிடுதல், வெப்பநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட கனஅளவு காத்து காற்றில் குறிப்பிட்ட நேரத்தில் அளவிடப்படுகிறது. இது celsius, fahrenheit மற்றும் kelvin அளவுகளால் அளவிடப்படுதாகும். வானிலை ஆய்வாளர்கள் வெப்பநிலையை அளக்க வெப்பமானி, ஸ்டீவன்சன் திரை வெப்பமானி, மற்றும் குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பமானியின் மூலம் கணக்கிடுகிறார்கள். சூரியக் கா~ கா~ கதிர்களிலிருந்து புவி பெறு~ பெறுகின்ற பெறுகின்றனவெப்ப ஆற்றலானது வெளியேறுகிறது புவி கதிர்வீச்சலால் இழக்கப்படுகிறது. வளிமண்டலம் புவிகதிர்வீச்சலால் வெளியேற்றும் வெப்பத்தால் பிற்பகல் ரெண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்குள் அதிக வெப்பமடைகிறது. ஆகையால் நாள்தோறும் அதிக பட்ச வெப்பநிலை பிற்பகல் ரெண்டு மணியிலிருந்து நான்கு மணிக்குள் பதிவாகிறது. குறைந்த பட்ச வெப்பநிலை அதிகாலை நாலு நாலு மணிமுதல் சூரிய உதிக்கின்ற முன் பதிவாகிறது. வெப்பநிலை வீச்சு ஓர் இடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகப்பட்ச மற்றும் குறைந்தப்பட்ச வெப்பநிலைக்கும் இடையேயுள்ள சராசரியே வெப்பநிலை வீச்சு ஆகும். ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலை வெப்பநிலைக்கும் மற்றும் நீச்சவெப்பநிலைக்கும் இடையேயுள்ள வேறுபாடு தின வெப்பவியா~ வெப்பவியாபத்தி அல்லது தினசரி வெப்பநிலை வீச்சு வீச்சு எனப்படும். ஒரு ஆண்டின் அதிகவெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையேயுள்ள வேறுபாட்டிற்கு ஆண்டு வெப்ப வெப்பவியாப்தி என்று பெயர். வெப்பநிலை பரவல்

புவியின் வெப்ப மண்டலம் மண்டலங்கள் புவியின் கோள வடிவமே வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வெப்பநிலையைப் பொறு~ பெறுவதற்கு காரணமாக அமைகிறது. அதனை அடிப்படையாக கொண்டு புவி மூன்று வெப்ப மண்டலமாகப் பிரிக்கப்பட்டுள்ளன. first வெப்ப மண்டலம் இப்பகுதி கடக ரேகைக்கும், மக~ மகரரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியாகும். இது சூரியனிடமிருந்து செங்குத்தான கதிர்வீச்சுகளைப் பெறுவதால் அதிகபட்சமான வெப்பத்தைப் பெறுகிறது. உம் இம்மண்டலம் வெப்பமண்டலம் அல்லது அயனமண்டலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ரெண்டு மித வெப்ப மண்டலம் வடஅரை கோளத்தில் கடகரேகைக்கும், ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாகவும், தென்அரை கோளத்தில்

எனவே இம்மண்டலம் மித வெப்பமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. குளிர் மண்டலம்

இடையே அமைந்துள்ளது. இங்கு ஆண்டு முழுவதும் குறைந்த வெப்பத்தைப் பெறுவதால் இப்பிரதேசம் பனியால் சூழப்பட்டுள்ளது. இப்பகுதி துருவ மண்டலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்ப நிலை, குறைவான வெப்ப நிலை புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்ப நிலை ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு degree celsius இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதின்மூன்றாம் ஆண்டு ஜுலை பத்தாம் நாள் அமெரிக்க அஹ் ஐக்கிய நாட்டின் கலிபோர்னியாவில் கிரீன்லாந்து மலைத்தொடர்பான மலைத்தொடர் என்ற இடத்தில் பதிவாகியுள்ளது. இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு degree celsius இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜுலை இருபத்தி ஒண்ணாம் நாள் அண்டார்டிக்காவில் உள்ள சோவியத் வோஸ்டக் நிலையத்தில் பதிவாகியுள்ளது.

திரவ நீரே மழை பொழிவு என்படும். நீர்சுழற்சியின் முக்கிய கூறு மழையாகும். இது புவியில் நன்னீரை உருவாக்குகின்றன. மழைநீரே எல்லாவகையான நீருக்கும் முக்கியமான முக்கியமான ஆதாரமாக விளங்குகிறது. வெப்ப நிலை மற்றும், பரவ~ மழைபரவ~ பரவ~ பரவலுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது. பொதுவாக மழைப்பொழிவு நில நிலநடுக்கோட்டுப் பகுதிகளில் அதிகமாகவும், துருவப்பகுதிகளை நோக்கிச் செல்லச்செல்ல மழையின் அளவு குறைகிறது. மழைப்பொழிவு மழை மா~ மானியால் அளவிடப்படுகிறது. காற்றின் அழுத்தம் புவியின் மேற்~ பரப்பில் குறிப்பிட்ட பகுதியிலுள்ள காற்றின் எடையே வளிமண்டல அழுத்தம் என~ அல்லது காற்றழுத்தம் எனப்படும். காற்றின் அழுத்தம் காற்றழுத்த மானியால் அளவிடப்படுகிறது. கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு ஆயிரத்து பதிமூணு புள்ளி இருபத்தி அஞ்சு milli bar ஆகும். பூமியில் உள்ள எல்லாப் பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு ஒண்ணு புள்ளி zero மூணு kilometer ஆகும். நிலையான வளிமண்டல அழுத்த வேறுபாட்டினால் காற்றழுத்தம் கிடையா~ கிடையாகவும் செங்குத்தாகவும் காணப்படுகிறது. இதனை அடிப்படையாகக் கொண்டு காற்றின் அழுத்தம் குறைந்து காற்றழுத்த மண்டலம் என்றும், அதிக காற்றழுத்த மண்டலம் என்றும் அது வகைப்படுத்துகின்றனர். குறைந்த காற்றழுத்தப் பகுதி என்பது வளி மண்டலப் பகுதியின்

ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணாம் தேதி ரஷ்யாவில் உள்ள அகாட் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் பதிவானது. உலகில் இதுவரை பதிவான மிகக் குறைந்த அழு~ அழுத்தம் எம்பத்தி~ எட்நூத்தி எழுபது MB ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பது டிசம்பர் பண்ணிரெண்டாம் தேதி பசி~ பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைட்டன் டைபூனின் கண் பகுதியில் பதிவானதாகும். குறைவான காற்றழுத்த மண்டலம் L என்ற எழுத்தாலும் அதிக காற்றழுத்த தாழ்வுமண்டலத்தை H என்ற எழுத்தாலும் வானிலை வரைப்படத்தில் குறிக்கப்படுகிறது. குறைந்த அழுத்த மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றும், சூறாவளி என்றும் அழைக்கப்படுகிறது. அதிக அழுத்த மண்டலம் எதிர் சூறாவளி காற்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. குறைந்த அழுத்த மண்டலம் மேக மூட்டத்தை மூட்டத்தையும், காற்றையும், மழைப் பொழிவையும் உருவாக்குகிறது. அதிக அழுத்த மண்டலம் அதி~ அமைதியான வானி~ வானிலையைத் தருகிறது. சமஅழுத்தக்கோடு

புவியின் காற்றமைப்பையும், புயல் காற்றை காற்றையும் தீர்மானிக்கிறது. வளிமண்டல அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் காரணிகள் உயரம், வளிமண்டல வெப்பநிலை, காற்று சுழற்சி, பூமியின் தன்சுழற்சி, நீராவி மற்றும் வளிமண்டலப் பு~ புயல்கள் போன்றவையாகும். காற்றழுத்தத்தை அளவிடுதல் வானிலை ஆய்வாளர்கள் காற்றழுத்தத்தை காற்றழுத்தமானி அல்லது அனிராய்டு காற்றழுத்தமானி மூலம் அளக்கின்றனர். வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாகப் பதிவு செய்ய காற்றழுத்தப் பதிவுத்தாள் பதிவுத்தாள் பயன்படுகிறது. நமது காதுகள் ஏன் உயர செல்லும்போது உயரே செல்லும்போது அடைத்துக் கொள்கின்றன? நாம் விமானத்தில் மேலே செல்லும்பொழுது வளிமண்டல அழுத்தமானது நம்முடைய காதுகளில் உள்ள காற்றின் க~ அழுத்தத்தை விட குறைவாக உள்ளது. ஆதலால் காதுகள் இவ்விரண்டையும் சமப்படுத்தும் பொழுது அடைத்துக் கொள்கின்றன. இந்நிகழ்வு விமானத்தில் இருந்து கீழே இறங்கும்பொழுதுதான் நிகழ்கின்றன. ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. இது வளிமண்டலத்தின் zero முதல் அஞ்சு percent வரை இருப்பதாம். ஈரப்பதம் வளிமண்டலத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். வளிமண்டலத்தில் ஈரப்ப~ ஈரப்பத்தின் அளவு வெப்பநிலையின் அளவை பொறுத்து அமைகிறது. அதனால் ஈரப்பதத்தின் அளவு நில நிலநடுக்கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கிச் செல்லும்போது குறைகிறது. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அளவிட பல்~ பல பலவேறு அளவீட்டு முறைகள் உள்ளன. சுய சுய ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட எடைக்கொண்ட காற்று காற்றிழுள்ள நீராவியின் எடை ஈரப்பதம் எனப்படும். பொதுவாக கிராமம்~ பொதுவாக gram நீராவி kilogram காற்று எனக் குறித்துக் காட்டுப்படுகிறது~ காட்டப்படுகிறது. உண்மையான ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட கன அளவு காற்றில் உள்ள நீராவியின் எடைக்கு உண்மையான ஈரப்பதம் என்று பெயர். இது ஒரு கன meter காற்றில் எவ்வளவு gram நீராவி உள்ளது எனக் குறித்துக் காட்டுப்படுகிறது. ஒப்பு ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கன அளவுக்கு காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு, அதேசமயம் அக்காற்றில் தற்போது எவ்வளவு நீராவி உள்ளதோ அந்த அளவிற்கு உள்ள விகிதம் ஒப்பு ஈரப்பதம் எனப்படும். இது சராசரி சத~ சதவிகித முறையில் காணப்படுகிறது. ஈரப்பதத்தை அளத்தல் ஈரநிலைமானி கொண்டு காற்றின் ஈரப்பதத்தை அளக்கலாம் ஸ்வன் திரையில் வறண்ட மற்றும் ஈரகுமிழில் கட்டுகள் ஒவ்வொன்றாக அடுக்கப்பட்டதாகும். பொதுவாக வெப்பகாற்று குளிர்காற்றைவிட அதிக நீராவியைத் தக்கவைத்துக்கொள்ளும். காற்றில் ஒப்பு ஈரப்பதம் நூறு சதவீதம் அடையும்பொழுது காற்று பூரித நிலையை அடைகிறது. இந்தப் பூரித நிலையில் வெப்பநிலை நிலைக்குச் சென்று விடும். இந்த நீராவி மேலும் குளிர்வடைந்து நீர் சுருங்கி மேகங்கள் மற்றும் மழைக்குள் வித்திடுகிறது. ஒப்பு ஈரப்பதம் மனிதனின் மனிதனின் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. அதிக மற்றும் குறைந்த ஈரப்பதம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இது பல்வேறு பொருட்கள், கட்டடங்கள், மின்சாதன பொருட்களின் நிலைத்தன்மையைப் பாதிக்கும். காற்று கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று என்று பெயர். செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு காறா~ காற்றோட்டம் என்று பெயர். காற்று எப்பொழுதும் உயர் அழுத்தப்பகுதிகளிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும். காற்றால் உருவாக்கப்படும் சுழல் காற்றும் மற்றும் கடும் காற்றை உணர்த்ததான் முடியும் பார்க்க முடியாது. காற்று எதிர் திசையிலிருந்து வீசுகிறதோ அது பெயரில் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு தென்மேற்குப் பகுதியிலிருந்து வீசும் காற்றிற்கு தென்மேற்குப் பருவக்காற்று என்று பெயர். காற்றின் அமைப்புகள் மூன்று பெரும் வகைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன. அவையவை கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள், பருவக் காற்றுகள், தலக் காற்றுகள் அல்லது பிரதேசக் காற்றுகள் உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பைத் அல் பாலஹரி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபியாநாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலைப் பற்றிய விவரங்களைச் சேகரித்து வெளியிட்டு வெளியிட்டார். கோள் காற்றுகள் ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோள் காற்றுகள் அல்லது நிலையான காற்று என்று அழைப்பார். எடுத்துக்காட்டு வியாபாரக் காற்று, மேலைக்காற்று, துருவக்காற்று. பருவக்காலக் காற்று என்பது பருவத்திற்கு ஏற்றவாறு அதன் திசையை மாறி வீசும். இக்காற்றுகள் கோடைக்கால கோடைக்காலத்தில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கியும், குளிர்காலத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கியும் வீசும். தலக்காற்றுகள் அல்லது பிரதே~ பிரதேசக் காற்றுகள் என்பது

பியோபோர்டு அளவை என்ற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. இது இப்பொழுது உலகம் முழுவதும் பயன்பாட்டில் உள்ளது. இக்கருவி ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு இராயல் கப்பற்படை கப்பற்படை அதிகாரியான பிரான்சிஸ் பியோபோர்டு அவர்களால் உருவாக்கப்பட்டது.

காற்றின் திசை மற்றும் வேகத்தை அளவிடல் வானிலை வல்லுநர்கள் காற்றின் திசையை அளவிட காற்றுமானி அல்லது காற்று திசைக்காட்டி என்ற கருவிகளைப் பயன்படுத்துகின்றனர். காற்றின் வேகத்தை அள~ அளக்க அனிமாமீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுகின்றன. விண்ட்ரோஸ் என்ற காற்றின் திசையையும், வீசும் காலத்தையும் நில நிலவரைபடத்தில் குறிக்கும் ஒரு வரைபடம். மீட்டிரோகிராப் அல்லது டிரிபில் ரி~ ரி~ ரி~ ரிஜிஸ்டர் என்ற கருவி காற்றின் திசை, வேகம் சூரிய வெளிச்சம், மழை ஆகிய வானிலைக் கூறுகளைப் வரை கோ~ கோட்டு கோட்டுப்படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவியாகும். மீள்பார்வை வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வளிமண்டலத்தில் நிலவும் நிலையாகும். காலநிலை என்பது ஒரு ஓரிடம் அல்லது ஒரு பகுதியின் சராசரியைக் குறிப்பிடுவதாகும். அதாவது முப்பத்து ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றழுத்தம், ஈரப்பதம் மற்றும் காற்று ஆகியவை வானிலை மற்றும் காலநிலையின் முக்கிய கூறுகள் ஆகும். வெப்ப நிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவைக் குறிப்பதாகும். பூமியின் மேற்பரப்பில் குறிப்பிட்டபகுதியில் உள்ள காற்றினுடைய எடையே வளிமண்டலத்தின் அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் என்றழைக்கப்படுகிறது. கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று என்று பெயர். கலைச்சொற்கள் வெப்~ வெப்பக்கடத்தல் இரு பொருட்களுக்கு இடையே நிகழும் வெப்பப் பரிமாற்றம். ஆவிசுருங்குதல் திரவமாதல் நீராவி நீராக மாறும் செயல்முறைக்கு திரவமாதல் அல்லது நீர்ச்சுருக்கம் எனப்படும். எதிர் சுழற்சி காற்று சுழற்சியானது வளர்ச்சியடைந்து க~ கரடு முரடான நிலப்பகுதி, கட்டடங்கள், மலைப்பகுதி மற்றும் தடுப்புகளின் மீதே அல்லது அருகாமையிலே வீசும்போது சுழற்காற்று உருவாகிறது. ஈரப்பதம் காற்றில் உள்ள நீராவியின் அளவு சூரியக்கதிர் வீசல். சூரியக்கதிர் வீசல் உள்வரும் சூரியக் கதிர் வீச்சு கதிர்வீசால் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு எந்த ஊடக உதவியுமின்றி நிகழும் வெப்பப்பரிமாற்றம். சரியான விடையைத் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கவும் புவியின் மண்டலம் நீரியல் சுழற்சி அல்லது நீர் சுழற்சி நீரியல் என்பது புவியின் மேற்பரப்பில் உள்ள நீரின் தன்மை, பரவல், இயக்கம் மற்றும் பண்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களைக் கையாளும் அறிவியலாகும். புவியில் கிடைக்கப்பெறும் நீரானது ஒரே சீராக இருப்பதி ல்லை. நீர் வளமானது சில இடங்களில் மிக அதிகமாகவும், சில இடங்களில் மிக குறைவாகவும் உள்ளது. நீரியல் சுழற்சி சுரிய~ சூரிய உந்துதல் செயலாக்கத்தால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வு. நீர் கடலிலிருந்து ஆவியாதல் மூலம் வளி மண்டலத்திற்குச் சென்று, பின் வளி மண்டலத்திலிருந்து மழைப்பொழிவாக நிலத்திற்கு, நிலத்திலிருந்து நீர் நீராக கடலுக்கும் சென்றடைகிறது. புவித்தொடர்புடைய இயக்கங்களுள் நீர்ச்சுழற்சி மிக முக்கியமானது. நீர்ச் சுழற்சியில் உள்ளாகும் நீரின் அளவு மாறாது. இது நீர்பரவல், இடம் மற்றும் காலத்திற்கு ஏற்ப மாறுபடும். ஆவி ஆவியாதல் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீரின் மூலமாகவும் தாவரங்களிலிருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமும் நடைபெறுகிறது. நீர், ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்தின் உயரமான பகுதிகளுக்குச் செல்லும் பொழுது, திரவமாகச் சுருங்கு~ சுருங்குதலின் மூலம் மேகங்களுக்கு மாறுகிறது. மேகத்தில் உள்ள நீர் நீர்திவலைகள் உருவ~ உருகுதல் மற்றும் மேகம் உடைதல் காரணமாக பொழிவின் பல்வேறு வடிவங்களில் புவியை வந்தடைகிறது. மழைப்பொழிவின் ஒருபகுதி நீர், புவியின் மீது வ~ வ~ வழிந்தோடுகிறது. இதை நீர் வழிந்தோடல் என அழைக்கப்~ அழைக்கின்றோம். மற்றொரு பகுதி மண்ணில் ஊடுருவல் மூலம் சென்று நிலத்தடிநீராக அமைகிறது. நீரியல் சுழற்சி என்பது இயற்கையாகன இயற்கையாக மற்றும் தொடர்ச்சியான நீர்ச்சுழற்சியாகும். நீ~ நீரியல் சுழற்சி மூன்று முக்கிய நிலையில் நடைபெறுகிறது. அவை ஆவியீர்ப்பு, பொழிவு நீர், வழித்தேடல்~ வழிந்தேடல். நீரியல் சுழற்சியின் கூறுகள் நீரியல் சுழற்சியில் ஆறு முக்கிய கூறுகள் காணப்படுகின்றன. அவைவை. ஆவியீர்ப்பு, திரவமா~ திரவமாய் சுருங்குதல், பொழிவு நீர், ஊடுருவல், உட் கசிதல், நீர் வழிந்தோடல்

வெளியிடுதல் மூலமும் நிகழும் புவியின் மொத்த நீர் இழப்பா~ இழப்பாகும். விளை நிலப்பகுதிகளில் ஆவியாதல் மற்றும் நீர் உட்கசிந்து வெளியிடுதலைத் தனித்தனியாகக் கணிப்பது கடினம். எனவே, இங்கு அனைத்து நிகழ்வுகளும் ஆவியீர்ப்பு என அழைக்கப்படுகிறது. நீர் ஆவியாதல் நீர்

ஆனால் இப்பொழுது மிகவும் பொதுவாக நடைபெறுகிறது. ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கும் முக்கிய காரணியாகவும் வெப்பநிலை உள்ளது. வெப்பம் மற்றும் ஆவியாதலுக்கு இடையே நேர்மறை தொடர்பு உள்ளது. புவியில் மேற்பரப்பில் உள்ள பரந்த நீர்ப்பரப்பு, காற்று, வளிமண்டல ஈரப்பதம் போன்ற காரணிகள் ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கின்றன. பேரழிவு~

மீதமுள்ள பத்து சதவீதம் ஈரப்பதம் தாவரங்களில், நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமாக செயல்படுகிறது. உலகளாவிய அளவில் நீர் எவ்வளவு ஆவியாகிறதோ,

மழைப்பொழிவு குறைவாகவும் உள்ளது. ஆனால் நிலப்பரப்பில் ஆவியாதல் குறைவாகவும், மழைப்பொழிவு அதிகமாகவும் உள்ளது. காற்று அதிகமாக உள்ள கால~ காலங்களைவிட காற்று குறைவாக உள்ள காலங்களில் ஆவியாதல் விகிதம் குறைவாக உள்ளது. காற்று குறைவாக உள்ள காலங்களில் நீராவி, நீர் நிலங்களுக்கு அருகிலேயே தங்கி விடுகிறது. காற்று அதிக உள்ள காலங்களில் வறண்ட காற்று நீராவியை வெளியேற்றி கூடுதல் ஆவியாதலுக்கு வழிவகுக்கின்றது நீர் உட்~ உட்கசிந்து வெளியிடுதல் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் என்பது தாவரங்களில் உள்ள நீர் ஆவியாகி வளிமண்டலத்திற்குச் செல்லும் செயலாக்கமே நீர் உட்கசிந்து வெளியிடுதல் ஆகும். கி பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஏழாம் ஆண்டில் பிரேசில் நாட்டு நாளிதழே மக்கள் சார் மின் நாளிதழை இணையத்தில் வெளியிட்டது. மின் நாளிதழ்கள் நடத்தும் நிறுவனங்கள் சில தினசரி நாளிதழ்களையும் சேர்த்தே வெளியிடுகிறது. சில நிறுவனங்கள் மின் நாளிதழ்களை மட்டுமே வெளியிடுகின்றன ஊடகவியல் நாளிதழ்கள் ஒரு ஊடகமாக ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து நாளிதள்களை உருவாக்குவதில் ஈடுபடும் தொழிலை ஊடகவியல் என அழைத்தனர். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மஞ்சள் பத்திரிகை யுகத்தில் அமெரிக்காவில் வெளியான பல நாளிதழ்கள் மக்களை கோபமூட்டும், கிளர்ச்சியூடும் செய்திகளைக் கொண்டு வெளிவந்தன நாளிதழ்களின் பணிகள் செய்திகளை மக்களுக்கு அறிவித்தல், மக்களை நல்வழிப்படுத்துதல், மக்களை மகிழ்வித்தல், சந்தைப்படுத்தி வியாபாரம் புரிதல், நடுவுநிலை தவறாமை, பண்பாட்டைப் பேணிக்காத்தல், அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், கல்வி, வேலைவாய்ப்பிற்கு வழிகாட்டுதல், மொழியுணர்வை ஊட்டுதல், நாட்டுப்பற்றை வளர்த்தல். முதலான பல்வேறு பணிகள் நாளிதழ்களுக்கு உள்ளன செய்தி வகைகள் மக்கள் செய்திகள் அரசுச் செய்திகள், நீதிமன்றச் செய்திகள், கல்விச் செய்திகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்ட செய்திகள் அறிவியல் செய்திகள், வணிகச் செய்திகள், விளையாட்டுச் செய்திகள், விளம்பரச் செய்திகள், திரைப்பட செய்திகள் போன்ற வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாளிதழ் செய்திகளாகின்றன நாளிதழ்கள் வெளிவரும் இடங்கள் வீரகேசரி இலங்கை, உதயன் இலங்கை, தினக்குரல் இலங்கை, தினமுரசு இலங்கை, தினகரன் இந்தியா, தமிழ் முரசு சிங்கபூர், தினத்தந்தி இந்தியா, தினமலர் இந்தியா, தின இதழ் இந்தியா,

இந்தியா மாலை இதழ், வணக்கம் இந்தியா நாளிதழ் இந்தியா செய்தி உருவாக்க முறைகள் தரவுகளைத் திரட்டுதல், வகைப்படுத்துதல், வரலாற்றுப் பின்புலத்தை உருவாக்குதல், உள்நாட்டு, வெளிநாட்டு உலகச் செய்திகளுக்குரிய முக்கியத்துவம் அளித்தல் , செய்திகளில் ஆழம் நேர்காணல் நிகழ்த்தியிருத்தல், புலனாய்வு மேற்கொண்டிருத்தல், நிழற்படம் எடுத்தல், நகைச்சுவைத் துணுக்குகள், கேலிச் சித்திரங்கள், கருத்துப் படங்கள், படக்கதைகள் முதலானவற்றை இடம்பெறச் செய்தல், எளிய நடையில் செய்தி உருவாக்குதல், பிழைகள் இல்லாமல்

செய்திக் கட்டமைப்பு செய்திக்கான கட்டமைப்புகள் மூவகைப்படும். அவை தலைப்பு, முகப்பு, உடற்பகுதி

நாளிதழின் அமைப்பு தினமணி, தினகரன், தினத்தந்தி, வணக்கம் இந்தியா நாளிதழ் போன்றவை காலை இதழாகவும், மாலை மலர், மாலைமுரசு, தமிழ் முரசு முதலானவை மாலை இதழாகவும் வெளிவருகின்றன. எனவே, இவ்விதழ்களின் அமைப்பு இதழ்கள் உருவாக்கத்தில்

இதற்கு முக்கியமானதாக இருக்கின்றன நாளிதழ்களின் உள்ளடக்கம் நாளிதழின் உள்ளடக்கமும், வார, மாத இதழ்களின் உள்ளடக்கமும் வேறானவையாக அமைகின்றன. மேலும் நாளிதழில் வலப்பக்கம் இடம்பெறும் செய்தி முக்கியமானதாகவும், பணம் அதிகம் தரும் செய்தியாகவும் அமைகின்றன இன்னும் தெளிவாக அறிய வேண்டுமானால் நாளிதழின் உள்ளடக்கத்தைக் கீழ்க்காணுமாறு சொல்லலாம். செய்தி முன்னுரை, செய்தித் தலைப்பு, தலைப்பின் வகைகள், தலைப்பெழுத்து வகைகள், தலைப்பின் பயன்கள் செய்தி முன்னுரை செய்தி இதழ்களில் இடம் பெறும் செய்திகள் அனைத்தையும் படித்துவிட இயலாது. காலக் குறைவு, ஆர்வமின்மை காரணமாகப் பல செய்திகள் படிக்க இயலாமல் போகும். அதனால் செய்தியைச் சுருக்கமாகத் தருவதே செய்தி முன்னுரை ஆகும் இச்செய்தித் தொடக்கத்தைப் படித்த பின் தேவை ஏற்படின் அதன் செய்தித் தொடர்ச்சியினை மக்கள் படித்துக் கொள்வார்கள். தேவையில்லாத அல்லது தமக்கு ஆர்வமில்லாத செய்தியைத் தலைப்பை மட்டும் வாசித்து விட்டுவிடுவார்கள் இவ்வாறு தேர்வு செய்வதற்கு, தலைப்புக்கு பின் வரும் இந்த செய்தி முன்னுரை முக்கியமானதாக உள்ளது. செய்தித் தலைப்பு செய்திப் பகுதிக்குத் தலைப்பு முக்கியமானதாகும் வேகமாக வாசிப்போருக்கு இந்தத் தலைப்புகள் மிக்க பயன் உடையனவாக அமையும். ஆதலால், செய்தித் தலைப்புகள் துல்லியமாகவும், ஆர்வம் ஊட்டக் கூடியதாகவும், விறுவிறுப்பானதாகவும் இருத்தல் அவசியம் தலைப்பின் வகைகள் தலைப்புகளை இரு வகையாகப் பிரிக்கலாம். அவை தலைமைத் தலைப்பு, செய்தித் தலைப்பு. தலைமைத் தலைப்புகள் அரசியல் மாற்றம், போர், இயற்கை நிகழ்வு, பெரிய விபத்துகள், திடீர்த் திருப்பங்கள், அரசின் புதிய திட்டங்கள், உடன்படிக்கைகள், அமைச்சர்களின் வெளிநாட்டுப் பயணங்கள் முதலானவற்றை உள்ளடக்கியதாக அமையும். ஏனைய செய்திகளின் தலைப்புகள் செய்தித் தலைப்பு எனப்படும்

அளவும் செய்தித்தாள் வாசிப்பில், விற்பனையில் முக்கிய இடம் வகிக்கின்றன மிகப் பெரிய எழுத்துக்களில் வரும் தலைப்புகள் தினத்தந்தி, மாலைமுரசு, மாலைமலர் ஆகியவற்றில் காண முடியும். எழுத்தின் அளவை செய்திகளின் முக்கியத்துவம் நிர்ணயிக்கின்றது.

ஆர்வத்தை உண்டாக்குகின்றன அதிகம் எழுதப் படிக்கத் தெரியாத பாமர மக்கள் தலைப்புகள் காரணமாக எழுத்துக்கூட்டிப் படிக்கும் விழிப்புணர்வை அடைகின்றனர்

Hello சத்யா customer service சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? Okay mam உங்களுக்கு chinese company வேணுமா? இல்லை வந்து, non chinese ஆ mam Okay mam அப்படின்னா, சாம்சங் பார்க்கலாமா சாம்சங் கவிட better ஆ okay விவோ ஒபோ அந்த மாரி, model

ஆஹ் vivo ல வந்து, இப்ப வந்தா, model சொல்லட்டுமா mam okay mam விவோ ல வந்து, twenty thousand ல இருந்து, நான் சொல்றன் mam.